ஆமா ஆமா ஆமா ஆமா இன்றைய கால கட்டத்தில் விவசாயிகளை பத்தி நீ என்ன நினைக்கிறாய்? அதை முதலில் சொல்லு இன்றைய கால கட்டத்தில் இப்பொழுது எதோ சிறிதளவு வந்து விவசாயிகளுக்கு ஒரு முன்னுரிமை குடுத்து பேசுகிறார்கள்

யாருமே ஒரு சிலர் இந்த நகர புறங்களில் இருக்கும் ஆ மக்கள்களில் சிலர் வந்து இந்த கிராம புறங்களில் இருக்கும் விவசாயிகளை வந்து துளிக் கூட மதிப்பவர்களே இல்லை ஆனால் இவர்கள் இந்த

இந்த இவற்றினால் இந்த காய்கறினால் தான் இந்த இந்த இதலாம் இருப்பதனால் தான் நாம் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ஆமா ஆமா அவர்கள் வேர்வை சிந்தவில்லை என்றால் ஆமாம் ஆமாம் அவர்கள் வேர்வை சிந்தவில்லை என்றால் நாம் இங்கு வாழவும் முடியாது சாப்பிடவும் முடியாது அது எதுவுமே இவர்களுக்கு புரியமாட்டுக்கிறது உம் இப்போது நீ வந்து

கண்டிப்பா வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்க கையில் காசே நிப்பது இல்லை அவங்கள செலவு எல்லாமே என்ன பண்ணிடறாங்க விவசாயத்துக்கே போட்டுடறாங்க

ஆமா ஆமா நான் கூட ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி படித்தேன் அது என்ன வென்றால் விருதுநகர் மாவட்டத்தில் இப்ப வரைக்கும் சரியா? பத்தொன்பது ஆயிரத்தி நூத்தி முப்பது விவசாயிகள் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டு உறவு சங்கத்தில் இருந்து ரூபாய் நூத்தி ஐம்பது புள்ளி மூன்னு கோடி வந்து பயிர்கள் விவசாயிகளுக்கு வந்து வழங்கி இருக்கராங்கலாம் சரியா? கேக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா இதனால் வந்து எத்தன விவசாயிகள் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க பத்தொன்பது ஆயிரத்தி நூத்தி முப்பது விவசாயிகள் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்கலாம் எத்தன கோடி வந்து பயிர் கடனாக குடுத்து இருக்காங்கன்னு நன்றாக கேட்டுக்கொள் ரூபாய் நூத்தி ஐம்பது புள்ளி மூன்னு கோடி குடுத்து இருக்காங்க

கூட்டுறவு சங்கத்தில் இருந்து வட்டி இல்லா பயிர் கடன் பலனை இன்னும் நிறைய பெரு நிறைய விவசாயிகள் வந்து தெரியாமலும் கடனை பெறாமலும் இருக்கிறார்கலாம் இது தான் இதில் ரொம்ப கவலையாக இருக்கிறது ஆம் ஆம் ஆமாம் கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கிறார்கலாம் பிறகு இன்னும் ஒன்று கூறனும்னு வந்தேன் இந்த சங்கத்தில் இணைவதற்கு விவசாயிகள் என்ன செய்ய வேண்டுமென்றால் அவர்களோட குடியிருப்புக்கு அருகில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் உறுப்பினர் ஆகனும் இல்ல ஆகுவதற்கு வந்து என்ன கொண்டு வந்து இருக்காங்க என்னலாம் வந்து அவங்க வந்து குடுக்க வேண்டும் என்றால் குடும்ப அட்டை குடும்ப அட்டை நகல் நன்றாக கேட்டுக்கொள் ஆதார் அட்டை பாஸ் போர்ட் அட்டை போன்ற அளவிலான புகைப்படங்கள் ஆகியவற்றை அவரிடம் வழங்கி விடனும்மாம் சரியா எல்லா இடத்துலையும் இதுதான ஆமா ஆமா இது தான் இது தான் வந்து நல்ல பங்களிக்கிறது சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்புறம் இதுல இன்னும் ஒன்று என்னவென்றால் உரிய பங்கு தொகை செலுத்தியும் உறுப்பினராக சேந்து கொள்ள விண்ணப்பங்கள் வரவேற் வர வேர்க்கிறதாம் வேணு

இல்லாமல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினர் ஆனா விவசாயிகள் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் பயிர் கணினி சிட்டா ஆகியவற்றை வழங் வழங்கி வட்டி இல்லா பயிர் கடனை பெற்று பயனடையலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்து இருக்கிறார்கள் சரியா என்னவெல்லாம் என்றால் பயிரடங்கு கணினி சிட்டா இத வந்து நம்ப பெற்று கொள்ளலாமா செரியா நம்ப வந்து இதுல பதிவுட்டு இருந்தால் செரியா ஆமா ஆமா ஆமா உம் ஆமா ஆமா பிறகு இன்னொரு

ஆ இரண்டாயிரத்து இருபத்து மூணாம் ஆண்டு வந்து பதினேழு வேலைகள் வந்து போய் கொண்டு இருக்கிற தாம் என்ன வேலைகள் என்றால் கிராம வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் படியாம் செரியா இந்த கிராம வேளாண்மை வளர்ச்சி வந்து எந்த

தேர்வு செய்யப்பட்டு உள்ளதாக செய்தியில் கூறி இருக்கிறார்கள் செரியா அஹ் எந்த இடம் என்றால் தாம்போனி வட்டாரத்தில் செரியா இந்த இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறதாம் அதன் படி

சதுர சதுர அடியில் காளான் வளர்ப்பு குடில் கண்டிப்பாக அமைக்கன்னும் செறிய ஆமா ஆமா ஆமா அறநூறு சதுர அடி வந்து கண்டிப்பாக இருக்கன்னும் செறியா இது வந்து ரொம்ப ஆமாம் இந்த திட்டத்துலுயே வந்து அவர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும்மாம் சரியா இது வந்து எல்லா எல்லா மக்கள் எல்லா விவசாயிகளுக்கும் வந்து பயன் படாது அல்லவா? ஏன் என்றால் ஒரு சிலரிடம் இருக்கும் முந்நூறு அடி இருக்கலாம் so அவர்கள் அந்த திட்டத்தில் வந்து பதிவு செய்ய முடியாதல்லவா அதான் இங்கு ம்ம் அதன் பிறகு இதற்க்கு தேவையாக வாங்கும் பொருட்களுக்கு தோராயமாக இரண்டு லட்சம் பேர் ஆகுமாம் சரியா இதற்கே இரண்டு இலட்சம் ஆனால் கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் ஒரு சில ஒரு சில விவசாயிகள் வந்து இதற்கு வந்து என்ன பண்ண முடியும் பதிவிட முடியாது தான் ம்ம்ம் ஆமாம் ஆமாம் அப்புறம் இது வந்து ஐம்பது சதவீதம் மானியம் ஆகா அதிகபட்சமாக ரூபாய் ஒரு லட்சம் வழங்க வழங்க இருக்கிறார்கலாம் சரியா ஆம் அதிக பட்சமாக ஐம்பதாம் அம்பது சதவிதம் மானியமாக குடுப்பார்கலாம் ஆஹ் ஒரு லட்சம் வரை குடுப்பர்கலாம் ஐம்பது சதவித பெருக்கு வந்து சரியா இத எல்லாம் பார்க்கும் போது என்ன தெரிகிறது இந்த காளான் வளர்ப்பு முறை நல்ல விஷயம் தான் இல்லையென்று சொல்லவில்லை நான் ஆனால் இது ஒழுங்கு இல்லாததால் ஆமா ஆமா ஆமா முந்தைய எல்லா திட்டத்துலையும் ஆனா இந்த திட்டத்துல வந்து இந்த ஒரு முக்கியமான. ஒன்றை வந்து கூறவே இல்லையே பதிவு செய்வதற்கு இந்த ஆதார் card டோ இந்த ரேசன் அட்டையோ எதையுமே கேட்டவில்லை ஆனா அது ஏன் என்று தெரியவில்லை மற்றும் இதற்க்கான பதிவு பதிவு இத எப்படி பதவிடுவது என்பதற்கும் கும் அவர்கள் எந்த ஒரு முறையும் கூறவும் இல்லை ம்ம் இதை பற்றி முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இதை பற்றி எதும் பார்த்தாலும் கூறி விடு சரியா ம் இதை ஒரு நாலு பெருக்கு நாம் கூறினால் மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இப்பொழுது வந்து விவசாயி அனைவரிடமும் கைபேசி இருக்குமா என்பது சந்தேகம் தான் நம்பல மாறி இருக்குறவங்க தான் அவங்க கிட்ட போய் கொண்டு சேர்க்கனும் இந்த மாறி ஒன்னும் ஒன்று பார்த்தேன் சதுப்புநில பாதுகாப்பு திட்டத்தை முன்னிட்டு நம்முடைய இந்தியா வந்து தனது ஈரநில பாதுகாப்பு மையத்தை வந்து இப்பொழுது சென்னைல நிறுவி இருக்கிறார்களாம் செரியா ஈரநில பாதுகாப்பு வந்து சென்னைல சென்னைக்கு மாத்தி இருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது உனக்கு எதும் தெரியும்மா இதை பற்றி இல்லை இல்லை இந்த திட்டத்தை பத்தி இவ்வளவு தான் எனக்கு தெரிந்தது அதான் கேட்கிறேன் உனக்கு எதும் தெரியும்மா இதற்கு முன்பு இந்த ஈரநில பாதுகாப்பு மையம் வந்து வேற எதாவது ஊருல கண்டிப்பாக இருந்து இருக்கும் அல்லவா

செரி விடு நாம் பாப்போம் என்னவென்று அடுத்து எதும் இதை பற்றி தெரிந்தால் விலாவரியாக பேசுவோம் செரியா நீ எதுவும் நீ எதுவும் இந்த விவசாயிகள் பற்றி வேறு எதும் உனக்கு எதுவும் திட்டங்கள் எதுவும் தெரியுமா நீ எதுவும் பார்த்து இருக்கிறாயா எனக்கு கொஞ்சம் கூறு கூறு கூறு ஆஹ் first சொல்டிங்க ஆனா நா இப்போ தனா உன்னிடம் உன்னிடம் நான் பகிர்கிறேன் கேட்டுக்கோ இப்போ வந்து வேளாண்மை இணை இயக்குனர்

பயிர் காப்பீடு செயிங்கன்னு இவங்க வந்து வேண்டுகோள் விதிச்சிருக்காங்க அப்போ இது இது என்ன காப்பீடு திட்டம் அப்படின்றத நா விளக்குறேன் பாத்துகோ பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்ன்னு சொல்றாங்க இத இப்போ இந்த இந்த காலகட்டத்துல வந்து நம்பளுக்கு வந்து வெள்ளம் புயல் வரதுலாம் ஆச்சிரியம்மே இல்ல ஆம் இந்த மாறி இந்த வெள்ளம் புயல் அப்பறம் இயற்கை சீற்றங்களால வந்து விவசாய மக்களுக்கு பாதிப்பு நெறைய இருக்கு அப்போது அந்த விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையும் வருமானத்தையும் பாதுகாப்பதற்கு இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பிட்டு திட்டம் கொண்டு வந்து இருக்காங்க இந்த வந்து விவசாயிகளுக்கு வந்து என்ன அறிவிச்சுருக்கிறாங்கன்னா கடைசி தேதி வரைக்கும் இதை வந்து நீங்க விண்ணப்பிக்கமா இருக்காம முன்கூட்டியே வந்து இத பத்தி தெரிஞ்சி வந்து இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்

இந்த காய்கறிகள் தோட்டங்கள் எல்லாம் வைத்து இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு எல்லாம் தெரியாத பயர் காப்பீட்டு தான் விளக்கமா சொல்றேன் என்னென்ன பயிர்லாம் இவங்க சொல்றாங்க அப்படின்னு முதலில் வந்து நிலக்கடலை பயிர்களுக்கு வந்து ஏக்கருக்கு ரூபாய் முண்ணூத்தி பதினைந்து செலுத்தி வருகிற முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையும் நெல் பயிர்க்கு ஏக்கருக்கு ரூபாய் முன்னுத்தி நாற்பத்தி ஒன்னு மக்காசோளம் பயிருக்கு ரூபாய் நானுத்தி முப்பத்து ஏழு அடுத்த மாதம் ஜனவரி முப்பத்து ஒன்னாம் தேதி வரையும் கரும்பு பயிருக்கு ரூபாய் இரண்டாயிரத்து தொள்ளாயிறத்து ஐம்பது நல்லா கேட்டுக்கோ தனா கரும்புக்கு வந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிறத்து ஐம்பது ரூபாய் செலுத்தி மார்ச் மாதம் முப்பத்து ஒன்னாம் தேதி வரையும் பயிர் காப்பீடு செய்ய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் எங்க எங்கலாம் சென்று போய் இந்த பயிர் காப்பிட்டு செய்யலாம் அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வணிக வங்கிகள் அப்பறம் வந்து ஆ வணிக வங்கிகள்ளையும் போய் பதிவு பண்ணலாம் சொல்றாங்க வணிக வங்கிகள் அப்பறம் போது சேவை மையங்களும் போய் அணுகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நிலகடலைக்கு வந்து பயிர் ஏக்கருக்கு வந்து ரூபாய் முண்ணூத்தி பதினைந்து இப்போ நீ கூறினாய் அல்லவா என்னென்னலாம் தேவை என்று இதுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கும் என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி இருக்காங்க அது என்ன அப்படின்னா அடங்கல் ஆதார் அட்டை நகல்

இந்த இதான் வந்து அவங்க பயிர் காப்பிட்டு திட்டத்துக்கு வந்து

அடுத்து வந்து ஆ இத பத்தி தெரியன்னும் அப்படின்னா நீங்க வந்து வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்துல போய் கேட்டு தெரிஞ்சிக்கோங்கன்னும் சொல்லி இருக்காங்க கண்டிப்பாக இதுல வந்து ஆஹ் எதாவது தெ தெ உங்களுக்கு தெரியனும் அப்படின்னா வேளாண்மை துறை துறை இணை இயக்குனர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கோங்கனு சொல்லி இருக்காங்க ஆனா இத வந்து அவங்க தொலைபேசி மூலியமா பண்ணலாம்னு சொல்ல அஹ் எதுல பன்னலனுலா சொல்ல இது இதுலாம் தேவைப்படுது அதனால நீங்க உங்களுக்கு இந்த இத பத்தி கூடுதலா விவரம்

அப்படின்னா வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்துல போய் ஆமா அவங்க கேட்டு இருக்காங்க அடங்கல் ஆதார் அட்டை இதலாம் குடுத்திங்கனா இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை நீங்களும் பெற்று கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லி இருகாங்க

இங்க இருக்கறதுலையே வந்து இப்ப முக்கியமான ஒரு திட்டம்ன்னு நா நெனைக்கற தனா இப்ப நா சொன்னதுக்கு அப்பறம் உனக்கே அது ஏன்னு புரியும் நா சொல்ற கேளு நம் பிரதமரின் கிஷான் சம்மான் நிதி திட்டம் மூலமாக சொந்தமா விவசாயம் செஞ்சி விவசாயம் நிலம் வச்சிருப்பாங்கல இல்ல அப்படி வச்சி இருக்க எல்லா விவசாய குடும்பங்களுக்குமே உதவி தொகையாக இவங்க வந்து நாலு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் ஆண்டிற்கு ரூபாய் ஆராயிரம் மூணு தவணைகளாக விவசாயிகள் வங்கி கணக்கிலே செலுத்துகிறார்களாம் அதாவது எப்படின்னா இப்ப வருஷத்துல சரியா

அப்படி வந்து நால்லு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க வாங்கி கணக்குல இரண்டாயிரம் இரண்டாயிரம் இரண்டாயிரம் செலுத்தி ஒரு வருசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த ஒரு மாதத்தில் வந்து அவர்கள் வந்து நம்மலுடைய வங்கி கணக்கில் வந்து ஆயிரம் ரூபாய் செலுத்துவார்களா இரண்டாயிரம் ரூபாய் செலுத்துவார்கள் சரி சரி சரி போட்டு விடுவார்கள் வழங்கிர்றாங்க சேரி சேரி இப்போதிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நடப்பு ஆண்டில் பதிமூனாவது தவணை இது வந்து இந்த இரண்டாயிரத்து இருபத்து இரண்டில் இருந்து இருபத்து மூணு இருக்குல்ல இது வந்து பதிமூனாவது தவணையாக நடந்துட்டு இருக்காம இதுல வந்து இரண்டாயிரத்து இருபத்து இரண்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூணு மார்ச் வரைக்கும் குடுத்து இருக்காங்க இது இதுக்கு அப்பறம் இதுக்கு அப்பறம் வர போது அல்லவா ஆம் முடிய உள்ள காலத்திற் க்கான தவணை தொகை வந்து

முக்கியம் ஆதார் என்ன உறுதி செய்ய பயனாளிகலுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஆதார் எண்ணை வந்து யார் யாரு அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க இந்த பிரதமரின் கிஷான் திட்டத்துல எல்லாருமே எனஞ்சிட்டிங்க

கண்டிப்பாக நான் வந்து ஆதார் அட்டை உங்களிடம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பதிவு செய்ய முடியாது அல்லவா கண்டிப்பாக இப்பொழுது அனைவரிடமும் ஆதார் என்பது ஒரு முக்கியமான ஆம் ஆதலால் தான் இவர்கள் வந்து அதை வந்து ஆதார் எண்ணை வந்து இணைக்க வேண்ணும் அப்டின்னு சொல்லி இருக்கறாங்க அதுல வந்து இவங்க எங்க எங்கலாம் போய் செலுத் செலுத்தலாம் அப்படின்னா பயனாளிகள் பயனாளிகள் வந்து பொது சேவை மையம் மூலமாகவோ செரியா பொது சேவை மையம் மூலமாகவோ இல்ல செல்ப்பு செல்போன் மூலமாகவோ இவங்களே சொல்லிட்டாங்க செல்போன் மூலமா கை பேசி மூலமாகவோ கூட நீங்க இத இணைச்சிக்கலாம் ஆதார் எண்ணை வந்து இணைச்சிக்கலாம்மு சொல்றாங்க கூறுகிறேன் கூறுகிறேன் கவனித்து கொள் போது சேவை மையத்துல வந்து EKYC மூலம்

ஒரு சேவை கடவு சொல் வந்து இப்பொழுது மிக முக்கியமாக ஒன்றாக மாறி இருக்கிறது அது வந்தால் மட்டுமே நம்மோடைய தொலைபேசி எண் வந்து ஆஹ் உங்களோடையது தான் அப்படிண்டு தெரிவிக்க படறாங்க ஆதலால் வந்து அதுவும் இதுல இணைச்சி இருக்காங்க அது மாறி ஒரு ஒரு முறை பயன் படுத்தி வந்து நம்ப இணைய தளத்தில் பதிவு செஞ்சிக்கலாம் அப்படின்னும் சொல்லி இருக்காங்க ம்ம் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமான ஒன்னு இது தான் இப்ப நீ கேட்ட அல்லவா இப்ப விவசாயிகள் கிட்ட வந்து தொலைபேசி இருக்காது அப்ப வாங்க என்ன செய்வாங்க அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பொது சேவை மையத்தில் உள்ள விரல் ரேகை பதிவு இயந்திரம் ஆம் இந்த விரல் ரேகை பதிவு இயந்திரம் வந்து இப்ப வந்ததால விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்க இந்த இயந்திரம் மூலம் PM கிஷான் இணையதளத்தில் ஆதார் எண்ணை இணைக்கலாம் அவங்க கை ரேகைய போதும் அவங்களோட ஆதார் வந்து வந்துரும் அது மூலியமா அவங்க என்ன பண்ணிக்கலாம் இணைய தளத்துல கொள்ளலாம் அப்படின்னும் இவங்க ஒரு முக்கியமான அறிவிப்பு குடுத்து இருக்காங்க கண்டிப்பாக ஆமாம் ஆதலால் வந்து PM தவணை தொகை வந்து பெரும் பயனாளிகள் அந்த விவசாயிகள் வந்து இது வரை ஆதார் எண்ணை வந்து உறுதி செய்யாம இருந்தா உறுதி செஞ்சிக்கோங்கனும் சொல்லிருக்காங்க இது மாறி ஒரு முக்கியமான திட்டம் விவசாயிகளுக்கு ரொம்ப உதவும் அத செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் அதுமே விவசாயிங்கனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த விவசாய நிலம் இருக்கும் ஆமாம் அப்படி வச்சி இருக்க எல்லாருக்குமே இந்த பிரதமரின் கிஷான் திட்டம் வந்து ரொம்ப பயன் உள்ளதாக இருக்கிறது